அந்த மேட் மேல ஒரு பிளேட் ஒன்னு வெச்சிருக்காங்க அந்த பிளேட் ல --

க்ரீன் கலர் ல ஒரு சட்னி ஒன்னு பிளேட் ல வெச்சுருக்காங்க.

ஒரு லான் ஏரியா ஒன்னு இருக்கு.

பிளே கிரவுண்ட சுத்தி நெறையா பீப்புல் ஒ நின்னுட்டுருக்காங்க.

அந்த பில்டிங் க்கு வெளியே கொஞ்சோ டூ வீலர்ஸ் பார்க் பண்ணி இருக்காங்க.

இந்த பிக்சர் ல ஒரு பிரிட்ஜ் ஒன்னு தெரியுது.

ப்ளான்ட்ஸ் ஓட லீவ்ஸ் கிரீன் கலர் ல இருக்கு.

அந்த ஸ்லைட்ஸ் மேல கொஞ்சோ பீப்பிள் இருக்காங்க.

அவங்க பக்கத்துல ஒரு சின்ன ட்ரீ ஒன்னு இருக்கு.

இந்த பிக்ச்சர் ல ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கு.

இந்த பிக்ச்சர் ல ஒரு மரத்தோட லீவ்ஸ் எல்லா தெரிது.

பில்டிங்க்கு வெளிய நெறையா பீப்பில் இருக்காங்க.

அவுங்க கைல ஒரு போஸ்டர் ஒன்னு புடிச்சுட்ருக்காங்க.

இந்த பிச்சர் ல கொஞ்ச பீப்பள் தெரியறாங்க.

இந்த பிச்சர்ல கொஞ்சோ செடியும் தெரியுது.

கொஞ்ச டேபிள் மேல ஸ்டெய்ன்லெஸ் ஸ்டீல் ஜக்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் வெச்சுருக்காங்க.

ப்ளூ ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ல கொஞ்சோ பலூன்ஸ் தெரியுது.

இந்த மால் ல நெறைய போஸ்டர்ஸ் வெச்சுருக்காங்க.

பிச்சர்ல ஒரு பில்டிங் ஒன்னு தெரி --

இந்த பிக்சர் ல கொஞ்சோ பில்டிங்ஸ் காமிச்சுருக்காங்க எல்லா பில்டிங்ஸ் லையும் கொஞ்சோ விண்டோஸ் இருக்கு.

டிரஸ்சஸ் எல்லா ஃப்ளோர் ல கொஞ்சோ வச்சிருக்காங்க கொஞ்சோ டிரஸ்சஸ்ச ல ரேக் ல அடுக்கி வச்சிருக்காங்க.

அதுல ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க அவங்க வைட் கலர் ல டிரஸ் போட்ருக்காங்க.

ஒரு ஸ்டூல் ஒன்னு இருக்கு அது பக்கத்துல பிங்க் கலர் ல ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் இருக்காரு.

இந்த பிச்சர் ல ஒரு பில்டிங் ஒன்னு தெரியுது.

ஒவ்வொரு ஃப்ளோர்ஸ் லயு கொஞ்சோ விண்டோஸ் தெரியுது.

பில்டிங் க்கு வெளிய ஒரு பெரிய கிரௌண்ட் ஒன்னு இருக்கு.

இந்த பிக்சர்ல நெறைய ட்ரீ --